okay okay மா அந்த மாதிரி எல்லாம் கூட நீ try பண்ணிரலாமே பேசாம

அது வந்து நீ தான்டா try பண்ணனும் ஏன்னா இப்போ உனக்கு வந்து time ம் comfortable ஆ இருக்கணும் இப்போ full time னா உனக்கு வந்து செட்டாகாது உனக்கு பாதி time னா okay correct டா இருக்கும் ஏன்னா full time னா நீ வேலைக்கு போவியா படிப்பியா என்ன பாப்ப சொல்லு பாக்கலாம் பாதி time னா நமக்கு correct டா இருக்கும் இல்ல

okay okay மா படிக்கிறது என்ன எப்ப வேணாலும் படிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் வேலைக்கு போய்ட்டு கூட நம்ம காசு சேர்த்து வச்சிட்டு கூட அதுக்கப்புறம் டக்குனு படிக்க ஆரம்பிக்கலாம் பாத்துக்கலாம் எனக்கு நிறைய எப்படி சொல்றது எனக்கு நிறைய idea இருக்கு அக்கா எப்படி எந்த எந்த side போறதுன்னு தெரியலை எனக்கு சரியா government exam எழுதலாமா இல்ல second degree படிக்கலாமா இல்ல job போலாமா என்னதான் பண்ணலாம்னு ஒண்ணுமே புரியலக்கா நிறைய ideas இருக்கு என்கிட்ட யார்கிட்ட போய் கேட்கிறது ma'am கிட்ட கேட்டா அவங்க second degree ன்றாங்க எனக்கு எது எந்த முடிவு எடுக்கறதுன்னே சுத்தமா தெரியல அக்கா நீங்க எதுனா சொல்லுங்க அக்கா முடிவு எடுக்கறதுக்கு அத தான் சொல்றேன் இல்லம்மா நீ கொஞ்ச நாளைக்கு வேணும்னா கூட job இப்போ வீட்ல எப்படி சொல்றாங்க காசு இருக்குன்னு சொன்னாங்கன்னா படிக்க வைக்க முடியும்னு சொன்னாங்கன்னா நீ படி அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது இப்ப காசு இல்ல என்னால படிக்க வைக்க முடியாது அப்படின்னுட்டாங்கன்னா நீ என்ன பண்ண முடியும் உன்னால படிக்க முடியுமா படிக்க முடியாது இல்ல அதனால நீ என்ன பண்ணு அதுக்காக நீ கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு அதுக்காக சேர்த்து வச்சிட்டு அதுக்கப்புறமா நீ படிக்கிறது நாளும் படிக்கலாம் அப்படி இல்ல எனக்கு part time job okay நம்ம படிச்சுக்கிட்டே work பண்ண முடியும்ன்னா அந்த மாதிரி கூட நீ பண்ணலாம் நம்ம வந்து மேல மேலும் படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது தான் என்ன கேட்டீன்னா என்ன சொல்றது படிப்பு வந்து கெட்டுப் போற விஷயம் கிடையாது படிக்காமல் எவ்வளவு பேர் இதெல்லாம் எந்தெந்த விஷயத்தில கஷ்டப்படுறாங்க நல்லா படிச்சவங்களும் வீட்டில் இருந்து work பண்றவங்களும் இருக்காங்கல்ல இப்போ ஆமா ஆமாங்க்கா படிப்பு தான் இப்ப தீர்மானிக்குது ஆனா படிக்கிறவனை விட படிக்காதவன் தான் அக்கா திறமையால நல்லா சம்பாதிக்கிறான் அதுவும் ஒரு பக்கத்தில் உண்மையாகுது அதுவும் தாண்டா உண்மை அதுவும் என்னவோ correct தான்டா துர்கா ஏன்னா நிறைய பேர் படிச்சோம் life ல முன்னேறினவங்களும் இருக்காங்க படிக்காதவங்களும் life ல முன்னேறினவங்களும் இருக்காங்க இப்போ இவர்கூட சரத் பாபு சார் இறந்தார் பாத்தியா அந்த அளவுக்கு ஒரு டிகிரி தான் முடிச்சி இருக்காரு முடிச்சி கடைசில பாத்தியா படிப்பால வந்து எந்த ஒரு இதுவும் வரல பாரு அவர் அவங்க அப்பா சொன்ன மாதிரி hotel ஆனா உங்க அப்பாக்கு வந்து ரொம்ப ஆசையா hotel தான் வைக்கணும்

காசு கேட்டாங்களாம் இவங்க கிட்ட வந்து லஞ்சம் கேட்டாங்களாம் புடிக்காத்தனால அவங்க அம்மா வந்து நீ movie ல போ நீ அழகா இருக்க ரொம்ப வெள்ளையாகவும் இருக்க அழகா இருக்க நீ movie க்கு போனா நல்லா வருவேன்னு சொல்லி

அதுதான் அம்மா சொல்லை தட்டாதே correct ஆ தான் சொல்லி இருக்காங்க இவரு ரூபத்துல நம்ம பார்க்கிறோம் ஆமா அது கூட movie name ஒன்னு இருக்கு கூட இல்ல தாய் சொல்லை தட்டாதே அப்படின்னு ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமாக்கா ஏன்கா உங்க side tower இல்லையாங்க்கா விட்டு விட்டு கேட்குது அப்படியா நல்லா தான் நான் இங்கதான் room ல தான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன் டா நல்லா தான் tower கிடைக்கும் இங்கெல்லாம் வீட்டாண்ட அப்படியா okay அதான் விட்டு விட்டு கேட்டது அதான் சொன்னேன் குட்டி பாப்பா எல்லாம் என்ன பண்றாங்க sound டே காணோம் குட்டி பாப்பாஸ் எல்லாம் வெளியே விளையாடிட்டு இருக்காங்க அவங்க எதிர்க்கலாம் நாம போன் பேச முடியுமா சொல்லு பாக்கலாம் உங்க எதிர்க்கலாம்பேசவே முடியாதும்மா ஆஹ் சாப்பிட்டாங்கம்மா சாப்பிட்டுட்டு தான் சரி உன் கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு வந்தேன் காலைல தோசை ஊத்திட்டு சாம்பார் வச்சேன் அத பாப்பாக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்தேன். கொடுத்துட்டு அம்மா வந்திருக்காங்க ஊர்ல இருந்து சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அதுக்கப்பறம் டிபன் லாம் கொடுத்துட்டு சரி கொஞ்ச நேரம் பாத்துக்கம்மான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பாப்பாவெல்லாம் விட்டுட்டு சரி துர்கா கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு சரி பேசலாம்னு சொல்லிட்டு வந்தேன் சரி நீ busy யா இருப்பியா என்னன்னு தெரியல தெரியுமோ தெரியாதுன்னு சொல்லிட்டு அண்ணா இல்லையா அக்கா உங்க husband அண்ணா இல்லம்மா போயிருக்காங்க வேலைக்கு போயிட்டாங்க வரல இன்னும்

அவர் என்ன cab தானா ஓட்டிட்டு இருக்காரு சாப்பிட time இருந்தா வருவாரு cab ஒட்டுறது கூட ரொம்ப கஷ்டம் கா இந்த வெயில்ல ஐயையோ வெந்துபோயிடும் உடம்பு எல்லாம் எப்படித்தான் அண்ணன் ஓட்டுறாரோ தெரியல அவருக்கு அது தான் வேலைன்னு ஆகிப்போச்சு இப்போதைக்கு நம்மளால support ம் பண்ண முடியல ரெண்டு பாப்பா இருக்குல்ல

advertisement ல எல்லாம் வருது அக்கா job from home ன்னுட்டு அதெல்லாம் try பண்ண வேண்டியதுதானே அப்படி தாம்மா youtube ல தான் பார்த்தேன் சரி work from home ஏதாவது இருக்கான்னு அதுக்கப்புறம் என் friends மூலமாவும் ஒரு நாலஞ்சு பேரு கிட்ட கேட்டேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுல வேணாண்டி அதெல்லாம் பேட் ஏமாத்திடுவாங்க நிறைய பேர் இந்த மாதிரி

சரி எதுக்கு நம்மளும் தேவையில்லாம எதுக்கு மாட்டி ஏன்னா நம்ம வந்து free யா இருந்தா கூட பரவால்ல நம்மளே ரெண்டு குழந்தை வச்சிட்டு இருக்கோம் அந்த பசங்களையும் பார்த்துக்கொண்டே இவங்களையும் பார்த்துகிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல சரியா தான் வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் விட்டுட்டேன்

அவங்க அம்மா ஊர்ல வேலைக்கு போறாங்கம்மா. அவங்களுக்கு அவங்க support பண்றதுக்கு யாரும் ஆள் இல்ல. அவங்க அவ்ங்க life அவங்க சம்பாதிச்சு அவங்க பாத்துக்கிட்டாதான் உண்டு. அண்ணா வந்து வேற மாதிரி type அம்மா சம்பாதிச்சு அவங்களா அவங்க life பாத்துக்கிட்டாத்தான்மா உண்டு. அத்னால அவங்க வந்து இங்க வந்து இருங்கன்னு நம்ம வந்து compel பண்ண முடியாது so அதனால அவங்களால அவங்களால வந்து இங்க பாப்பாவலாம் பாத்துக்க முடியாதும்மா சும்மா என்னைக்காவது பாப்பாவ பாத்து இருந்துட்டு பொய்ருவாங்க ஏன்னா பாக்காம இருக்க முடியாது so இப்போ வந்து பாப்பாவலாம் பாத்துட்டு அதுக்கப்பறம் அப்டியே போயிடுவாங்கம்மா அடுத்த மாசம் பாப்பா பிறந்தநாள் வருது இல்ல அக்கா ஆஹ் next month இல்லம்மா அதுக்கு next month வருது குட்டி பாப்பாக்கு okay okay கண்டிப்பா எங்கள கூப்பிடுங்க கண்டிப்பா நான் வருவேன் உங்க ஊருக்கு கண்டிப்பா எப்படி கூப்பிடாம இருப்பேன் சொல்லு பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா கூப்பிடுறேன் நல்ல grand ஆ பண்ணுங்க குட்டி பாப்பாக்கு தானே நல்ல grand ஆ பண்ணுங்க செம்மையா கண்டிப்பா பண்ணிட்டா போச்சு இதுல என்ன இருக்கு நீங்களும் ஒரு நாள் எங்க ஊருக்கு வாங்கக்கா வந்து இருந்துட்டு போங்க பாப்பா எல்லாம் கூட்டிட்டு வாங்க அண்ணனையும் கூட்டிட்டு வாங்க எல்லாரும் வாங்க வந்துட்டு இருந்துட்டு jolly யா இருந்துட்டு போலாம் கண்டிப்பா கண்டிப்பாம்மா கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன் okay okay அக்கா leave க்கு எங்கேயும் போகலையா

அதே போதும்னு தொணுது வெளில வெயில நம்ம ஜன்னல் வழியா பார்த்தாலுமே நம்ம கண்ணெல்லாம் கூசுது அந்த மாதிரி இருக்கு ஒண்ணுமே இல்ல இப்பதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் வெயில் பார்த்தீன்னா அந்த அளவுக்கு மண்ட காயுது யப்பா இந்த வெயில் எதுக்கு தான் இப்படி அடிக்குதோ தெரியல

குட்டீஸ் எல்லாம் எங்கேயும் கூப்பிடலையா? வாம்மா வெளியில போலாம்னு beach க்கு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம்

அந்த மாதிரி கூட்டிட்டு போனா okay ஆயிரும் அவங்களுக்கு ஆமா ஆமா இப்ப இருக்குற குட்டிஸ் எல்லாம் எங்க ஒரு phone இருந்தாலே போதும் அவங்களுக்கு பொழுது போக்கே முடிஞிருது அன்னைக்கு நாள் full ஆ கண்டிப்பா அது தான்மா உண்மை பாப்பா பெரிய பாப்பா ஒரு phone எடுத்துகிறாளா குட்டி பாப்பா ஒரு phone எடுத்துக்கிறா

ரெண்டு பேரும் அடிச்சுக்காம ரெண்டு பேரும் சமாதானமா விளையாடுவாங்க எல்லாம் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க அவங்க அதனா phone ஏ இருக்க மாட்டேங்குது கையிலே இருக்க மாட்டேங்குது phone யார் கைலயுமே ஆமா ஆமா marriage க்கு முன்னாடி தான் நம்ம கைல phone இருக்கும் marriage க்கு அப்புறம் நம்ம phone use பண்றோமோ இல்லையோ நம்ம குட்டீஸ் தான் use பண்ணுமே phone அ கண்டிப்பா கண்டிப்பா ஆமாம்மா சரிம்மா சரி பாத்துக்கோ அம்மாவெல்லாம் கேட்டேன்னு சொல்லு எல்லாரும் பத்திரமா இருங்க healthy யா இருங்கடா okay okay ஆர்த்தி அக்கா நானும் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க எதுவுமே கிடையாது நீங்களும் நல்லா இருங்க குட்டி பாப்பாலாம் பத்திரமா பாத்துக்கோங்க

சரி okay bye அக்கா நானும் படிக்க start பண்றேன்க்கா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு

உம் bye டா